hi சச்சின் work வேலை தேடிட்டு இருக்கேன்னு சொன்னியே வேலை கிடைச்சுச்சா எதாச்சும் வேலையில join பண்ணிட்டியா இல்லை இன்னும் தேடிக்கிட்டேதான் இருக்கேன் எல்லாமே application போட்டதோடதான் நிக்குது. இன்னும் எதுவும் கூப்பிடலை. சொல்லு ஏன் உனக்கு எதுவும் வேலை எதுவும் தெரியுமா எதுவும் பாத்தியா இல்லை இல்லை ஹம் நிறைய ஹம் வேலை வாய்ப்பு வந்து இதிலே போட்டிருக்கான் ஹம் செய்தித்தாள்ல எல்லாம் போட்டிருக்கான் நிறைய வேலை வாய்ப்பு பத்தி அஹ் இன்னைக்கு நான் paper பார்த்தேன். அப்ப அதுலயே அஹ் ரெண்டு மூணு இடத்துல வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு விளம்பரம்லாம் போட்டிருந்தாங்க. அதுதான் உன்கிட்ட, அதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிதான் கூப்பிட்டேன் அஹ் நீ கூப்பிட்டதும் நல்லதுதான். நானும் அதைப்பத்திதான் இப்ப தேடிட்டு இருந்தேன். அதுவும் நான் paper ல எல்லாம் பார்க்கல இந்த cell ஓட app லயே தான் பார்த்தேன். எனக்கு என்னமோ, நல்ல வேலையாதான் தோணுது. அதான் அதை போய் try பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டுஇருக்கேன் நீ என்ன வேலை பார்த்த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 FMGC products அப்படிங்கறதைப் பத்தி கேள்விப்பட்டிருக்கியா இல்லையே எனக்குத் தெரியலையே ஆஹ் ஹம் தெரியலையா சரி நான் சொல்றேன். அது வந்து FMGC அப்படின்னா அதெல்லாம் household இந்த நம்ம வீட்டுல பயன்படுத்துறோம்ல அது என்னது இந்த current பெட்டிக்கு முன்னாடி அந்த ஒரு transmitter வைப்பாங்கள்ல reading reading box அந்தப் பெட்டிகள் அப்புறம் அந்த bulb அப்புறம் நம்ம maximum வீட்ல use பண்றோம்ல வீட்ல இருந்து பயன்படுத்துற இந்த மின்சாதன பொருட்கள்ல இருக்க எல்லா பொருள் அந்த மாதிரி LED கொஞ்சம் சின்ன LEDbulb ல இருந்து எல்லாமே தயாரிக்கிற factory தான் FMGC ன்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட அதிலேயே ஒரு இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வகைகள் அவங்க தயாரிக்கிறாங்க. அந்தத் துறையில வந்து வேலை வாய்ப்புகள் வந்து இப்போ அதிகமாயிட்டே வருது நமக்கு தெரியாம நிறைய துறைகள் இருக்கத்தான் செய்யுது இருக்கு ஆனா இது வந்து ஒரு சிறந்த துறையா இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ எல்லாரும் வீடை கட்டுறதை விட அவங்க சின்ன வீடு கட்டி இருந்தாலும் ஒரு குட்டியா ஒரு வீடு கட்டி இருந்தாலும் அதை வந்து அழகுபடுத்துறதுலதான் எல்லாருமே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க வீட்டுக்குள்ள அவங்க bed ல இருக்கிற ஒரு room ஆ இருக்கட்டும், அதுல இந்த மாதிரி பண்டங்கள்ல விளக்கு எரியுற light இருந்தா நல்லா இருக்கும், அப்படின்னுதான் நினைக்கிறாங்க. அப்படிங்கையில அதுக்குன்ன தேடி வந்துதான் அந்த பொருட்கள் எல்லாம் வாங்குறாங்க. அது இல்லாம வீட்டுக்கு வெளிய முதல்ல எல்லாம் வீட்டுக்கு வெளியே நம்ம ஒரே ஒரு விளக்கு light மட்டும்தான் போட்டிருப்போம் white வெள்ளை color ல ஆனா இப்ப அப்படி இல்லை. இங்க இருந்து side ல அந்த தூண்ல lamp அப்படி இப்படின்னு நிறைய வண்ண color ல அப்படி இருக்கையில இது வந்து சிறந்த துறைல அதுவும் இப்ப வந்து வேலைவாய்ப்பே இதுல அதிகமா இருக்கு. நானும் அதை பத்தி படிச்சு ஒரு vacant இருந்துச்சு பார்த்தேன் பார்த்துட்டு அது எப்படிப்பட்டது அப்படின்னுட்டு போயி google ல தேடி பார்த்தேன் அப்பதான் இந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய தெரிஞ்சுகிட்டேன்.

இல்ல அங்க போயிட்டு கேக்கல ஹம் கொஞ்சம் இந்த ஒரு ஒரு மாதமா ஒரு ஒரு மாசமாவே வேலை இல்லாமதானே இருக்கேன். ஏன்னா எங்கேயுமே வேலை எனக்கு கிடைக்கலை வெறும் தேடறபாடாதான் இருக்கு எனக்கு இது இப்போ நான் பார்த்தது. அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆர்வம் அதனாலே அதை போய் நான் google ல போய் தேடிப் பார்த்தேன். அப்பதான் இந்த விஷயங்கள் தெரிஞ்சுகிட்டேன் ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி வேலைக்காண்டி திருப்பூர் போயிருந்தேன்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

அது எனக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி, ஒரு ஆளை எடுத்து வச்சிருந்திருக்காங்க தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க போல ஆனா அது நமக்கு தெரியாது இல்லையா நம்ம

ஆமா, ஏன்னா, அவங்க ஒருத்தர் ஒரு வேலைக்கு ஆள் எடுக்குறாங்கன்னா ஒரு இரண்டு மூன்று பேரை எடுப்பாங்க. இரண்டு மூன்று பேரை எடுத்து நேர்காணல் பண்ணிட்டு அவங்களுக்கு யாரு சம்பளத்துக்கும் எல்லாத்துக்கும் சரியா இருக்காங்களோ அவங்களைதானே

அந்த மாதிரிதான் முன்னாடியே ஒருத்தரு போயிருப்பாரு போல. நான் ரெண்டாவது ஆளாதான் போயிருக்கேன்.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 நான் போயி கேட்ட சம்பளம் வந்து, அவங்களுக்கு கூடுதல் தொகையாம் அதையும் அவங்களே சொல்றாங்க எல்லாமே கேட்டாங்க கேள்விகளுக்கு எல்லாம், நானும் பதில் சொன்னேன் பரவாயில்லை நல்ல ஆஹ் talent ஆ அறிவா இருக்கீங்க, அப்படி எல்லாம் சொல்லி இது பண்ணிட்டு நீங்க last கடைசியா கேக்குறாங்க, நீங்க வந்து என்ன சம்பளம் எதிர்பாக்குறீங்க அப்படின்னு நான் வந்து, இவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்கிறேன். ஒரு குறிப்பிட்ட தொகை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சொல்றேன் நான் அவங்க வந்து, எங்க company ல இவ்வளவு தொகை சம்பளத்தொகை எங்களால கொடுக்க முடியாது பதினெட்டுல இருந்து இருபதாயிரம் ரூபாய்ன்னா நீங்க, இந்த வேலைக்கு சேர்ந்துக்கலாம் அப்படின்னு ஆஹ் உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க சேர்ந்துக்கங்க. இல்லைன்னா வேற ஆள் இருக்கு. அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க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

நீங்க என்னன்னா நம்ம ஊர் தமிழ்நாட்டுல இருந்து வேலைக்கு வந்திருக்கீங்க. சில தமிழ்நாட்டுக்காரங்களை நம்ம ஊர்க்காரங்களா இருந்தா வேலைக்கு பேசுறதுக்கு ஒரு விஷயத்த சொல்றதுக்கு easy ஆ இருக்கும்னுதான் நாங்க உங்களை எடுக்கிறோம்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 அவன் எனக்கு இந்த வேலைக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் கொடுங்க இல்லை பதினாலு ரூபாய் கூட கொடுங்கன்னு அந்த வேலையை பார்க்கிறேன்னு அப்படினு என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கான். அப்போ எங்க company க்கு இந்த சம்பளத்துக்குதான் ஆள் தேவை அப்ப அதைவிட கம்மியா எடுத்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்ப நாங்க வந்து யார தேர்ந்தெடுக்க முடியும் நீங்க சொல்லுங்க நீங்க இந்த சம்பளம்ன்னா நான் வர்றேன் வேலைக்கு வரலைன்றீங்க. அப்ப எங்களுக்கு வேலைக்கு ஆள் தேவை. நாங்க யாரை தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுச்சு

ஒரு வருத்தத்தோடதான் அங்க இருந்து வெளிய வந்தேன். வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் ஒரு வருத்தம் ரொம்ப வருத்தத்தோடதான் வாறேன். ஏன்னா வேலை நினைச்சு போனது கிடைக்கல. கொஞ்ச நாளாவே வேலை இல்லாம இருப்போமே அங்க வந்து ஒரு வெளிய ஒரு ஒரு தேநீர் கடையில உட்கார்ந்து இருக்கேன் tea க்கடையில உட்கார்ந்து இருக்கேன். அங்க இன்னொருத்தரு அவருக்கும் சேர்த்து ஒரு முப்பது வயசுல இருக்கும் போல அவரும் வேலைக்கு தேடிட்டுதான் இருக்காரு

அவர் என்ன சொல்றாருன்னா ஆஹ் திருப்பூர்ல ஏதோ ஒரு பகுதி போல ஆஹ் பகுதி பேரு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை இருந்தாலும் அவர் அதை சொல்லி சொல்றாரு அங்க ஒரு பெரிய company இருக்கு. அங்க இருக்க வட மாநிலத்தில ஹிந்திகாரங்க பூரா ஒரு போராட்டம் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டுகாரங்களுக்கு வேலை குடுக்கக்கூடாது. எங்களுக்குத்தான் வேலையில முன்னுரிமை குடுக்கணும்னு சொல்லி பெரிய போராட்டம் நடத்தி இருக்கிறதா ஆஹ் செய்தித்தாள்ல எல்லாம் வந்துச்சுன்னு அவர் சொன்னாரு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 ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஊர்ல இருக்காங்களா வாழ்வாதாரம் இல்லையாம் தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு வேலை குடுக்கறதுனால இவங்களுக்கு வந்து வேலை கம்மியா ஆகுது அப்படின்ட்டு ஹிந்திக்கார வட மாநிலத்திலயிருந்து வந்து இங்க வந்து போராடுறான். எனக்குத்தான் வேலை கொடுக்கணும் தமிழ்நாட்டுக்காரனுக்கு வேலை கொடுக்கக்கூடாதுன்னு. அப்ப இதெல்லாம் என்ன மாதிரி ஒரு நடைமுறையில இருக்குதுன்னு யோசிக்கையில நம்மளோட வேலையே ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு ஆமா உண்மைதான். நானும் ஹம் உம் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு உம் செய்தி பார்த்தேன் என்னன்னா ஆஹ் ஒரு அரசாங்க வேலை சென்னையில வந்து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

தங்களோட பெயர் ஆஹ் முகவரி எல்லாத்தையுமே தமிழ்நாட்டுல உள்ளவங்களை மாதிரி change பண்ணி அந்த அரசு வேலையில ஏறதுக்காக exam எல்லாம் எழுதிஇருக்காங்க அஹ் அதை வந்து கண்டுபிடிச்சு அடுத்தது அந்த தேர்வையே வந்து ரத்து பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஹ் news கேள்விப்பட்டேன். அப்போ இங்க தமிழ்நாட்டுல இருக்க இளைஞர்களே வந்து படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம ஆஹ் எங்க போறது அப்படின்னு தெரியாம சுத்திகிட்டு இருக்கும்போது வடமாநிலயிருந்து அங்கிருந்து இங்க வந்து தமிழர்கள் மாதிரி மாறி ஆஹ் அவங்க வந்து அரசு உம் வேலையில ஏறதுக்குன்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி போகுது பாத்தீங்களா இந்தியாவோட நிலைமை தமிழ்நாட்டோட நிலைமை. அதான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கறதுனால நமக்கு இருக்க வாய்ப்புகளும் இப்பவும் அது கண்டுபிடிச்சுட்டாங்க. அதனால இந்த மாதிரி ஒரு scam நடந்துச்சுன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அதனால அடுத்து கொஞ்சம் கவனமா இருப்பாங்க. இதே இப்ப அவங்க வந்து கண்டுபிடிக்கலை இல்லை தெரியலே அவங்களுக்கு எல்லாமே சரியா போற மாதிரிதான் இருக்குன்னு நடத்தி அவங்க வேலைக்கு போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு பத்து இருபதா இருந்த எண்ணிக்கை வந்து நாளைக்கு நூறாக்கூட மாறலாம் அப்படிங்குற நமக்கு அரசாங்க வேலை எல்லாம் ஆஹ் கிடக்கிறது வந்து இப்படியே குதிரை கொம்பு அப்படிங்கிற மாதிரிதான் சொல்றாங்க

வெறியோடு படிச்சு நல்ல ஒரு திறமையோடு வர்றவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இங்க இருக்காது ஆமா ஆமா அது உண்மைதான். அது நூறு percent உண்மைதான் ஆனா இப்போ அரசாங்கத்திலேயும் சரி தனியார் துறையிலேயும் சரி நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து இளைஞர்களுக்கு தெரியாம அஹ் தெரியாமலும் நிறைய இருக்கத்தான் செய்யுது ஆஹ் நீ சொல்றது உண்மைதான் கண்டிப்பா இருக்கு ஏன்னா இப்போ நம்ம போய் தேடுறோம் ஒரு இடத்துல வேலைக்கு கேக்குறோம் கிடைக்கல அப்படின்னுட்டு நம்ம வருத்தத்தோட வந்து இருக்கிறது சரி ஆனா என்ன ஒண்ணுன்னா நம்ம இந்த ஆஹ் app அ ஏத்தி வேலை தேடுறதுக்கான வழியை நம்ம தேடைலை அதுல வந்து ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் வந்துகிட்டேதான் இருக்கோ தவிர வேலை வாய்ப்பு இல்லாம இருந்த நிலையே இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளேயே நமக்கு தேவையான எந்த இடத்திலேயும் நிறைய வேலைகள் வந்துகிட்டேதான் இருக்கு ஒரு கிட்டத்தட்ட அதிலே மட்டுமே ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கிற அளவுக்கு நிறைய வேலைகள் இருக்கு இப்ப நான் பார்த்தது கூட நான் பார்த்தது கூட அந்த மாதிரிதான் அந்த மாதிரி ஒரு இதுலதான் வேலைக்கி நான் பார்த்திருக்கேன். ஆனா நிறைய பேர் அதை வந்து முயற்சி எடுத்து யாரும் தேடுறதில்லை. அவங்க என்ன மாதிரி நினைக்கிறாங்கன்னா இப்ப போயி ஒரு இடத்துல போயி கேட்டோம்னா நமக்கு எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு வேலை அங்கேயே கிடைச்சிறணும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்காங்க யோசிக்கிறாங்களே தவிர அதுக்கு யாருமே வந்து கொஞ்சம் இது பண்றது சிரமப்பட்டு அதை ஒரு முயற்சி எடுத்து பண்றதுக்கு யாருமே நினைக்கலை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

cell பேசி வந்து கையிலதான் இருக்கு அதை எடுத்து கொஞ்சம் பயன்படுத்தி நம்ம தேடிப் பார்த்தாலே நிறைய ஆஹ் விஷயம் வந்து நமக்குத் தெரியவரும்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

ஹம் அஹ் நீ சொன்ன மாதிரிதான் இப்ப எல்லாமே இந்த அலைபேசியிலேயே எல்லாமே வந்துருது அதுவும் இல்லாம வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் இல்லை நிறையவே இருக்கு.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 திரும்ப வெளிய வந்து ஒரு தேநீர்

ஆஹ் அப்ப அந்த அண்ணன் ஒரு அண்ணன் வந்து வருத்தத்தோட சொன்னாருன்னு சொன்னேன்ல அந்த அண்ணன் வந்து சொன்ன இன்னொரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன் உன்கிட்ட அதுதான் முக்கியமான விஷயம் இப்போ இப்ப எவ்வளவு தூரத்துக்கு வேலை தேடுறோம் கிடைக்கலை அப்படின்னுட்டு வேலை வேலைன்னு நமக்கு ஒரு வேலை கண்டிப்பா வேணும் அதுதான் மிக முக்கியமான ஒண்ணா இருக்கு ஆனா இப்போ இரண்டாயிரத்து இருபதுல வந்து இந்த கொரோனா வந்துச்சு இல்லையா ஆமா ஆமா அதுல வந்து நிறைய பேருக்கு வேலை வந்து போயிருச்சு நிறைய பேர் வேலையை இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்கல்ல கொரோனால ஆஹ் வேலையிழந்து கஷ்டப்பட்டாங்க. ஆனா அதை வந்து ரெண்டு விதமா நம்ம பார்க்கிற மாதிரி இருக்கு ஏன்னா யோசிக்கையிலே ரெண்டு பக்கமும் யோசிக்கணும் இல்ல நம்ம நம்ம இடத்தை மட்டும் யோசிச்சு வேலை இல்லை அப்படின்னு நம்ம மட்டும் யோசிக்க முடியாதுல வேலை குடுக்கறவனோட இடத்தில இருந்து யோசிச்சு பாக்கணும்ல

அவனுக்கு வந்து வேலையில இருக்கிற ஆளை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டு எனக்கு company ஓடல வருமானம் வரல அப்படின்னு வந்து வேலையை விட்டு தூக்குறது தப்பு ஏன்னா பல கோடி ரூபாய் இதுவரைக்கும் சேர்த்து வச்சுட்டான் அவனுக்காண்டி உழைச்சவங்களுக்கு கொடுக்கிறது தப்பில்லை ஆனா இதுவே ஒரு இப்பதான் ஆஹ் ஆரம்பிக்கிற company startup ஆயி போகுது இப்பதான் ஆரம்பிச்சு ஓரளவுக்கு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 அப்படி இருக்கும்பட்சத்துல அவங்க வந்து வேலைக்கு வேணாம் என்னால சம்பளம் கொடுக்க முடியாது அப்படின்னுதானே சொல்ல முடியும் ஏன்னா இரண்டு பக்கமும் நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல இந்த பேச்சுல ஆஹ் இதை மறந்துட்டேன்

தமிழ்நாட்டுக்காரங்க மட்டுமே கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சம் பேர் வந்து ஒரே நாள் nightல கிளம்பி எல்லா ஊருக்கும் போனாங்க ஆனா ஹிந்திக்காரன் எவனுமே எங்கயும் கிளம்பி போகலை அதே திருப்பூர்க்குள்ளதான் இருந்தான் அங்கேயே சமைச்சு ஏன்னா அவன் அவன் வர்றவன் பூரா தனித்தனி வீடு எடுத்து தங்கி இருப்பான் company யோட இதுல யாருமே வந்து இல்லை அவ்வளவு தூரத்துக்கு இப்படியெல்லாம் வந்து வீட்~ வீட்டுல மட்டுமா தங்கி இருக்காங்க எங்க எங்க பார்த்தாலுமே அவங்கதான் இருக்காங்க ரோட்லையும் அவங்கதான் இருக்காங்க எதாச்சும் கொஞ்ச இடம் கைவிடப்பட்டு அந்த மாதிரி இருந்தாச்சுனாலும் அந்த இடத்திலேயும் ஒரு சின்ன கூடாரம் போட்டு அவங்கதான் இருக்காங்க ஆஹ் அதுவும் எந்த ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருப்பாங்க போல அதுல கூட கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு லட்சம் பேர் வடமாநிலத்தவர்கள் திருப்பூர்ல மட்டும் இருக்காங்க

அவங்க எல்லாரும் இங்கதானே வேலை பார்ப்பாங்க அப்போ

அந்த பத்து பன்னிரண்டு லட்சம் பேரு இங்கதான் வேலை பார்க்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு ஆஹ் தமிழ்நாட்டு இளைஞர்களோட வேலை வந்து பறிக்கப்பட்டிருக்குல அஹ் எங்களோட வேலை நம்ம வேலை பறிக்கப்பட்டனாலதான் நம்ம வந்து வேற மாநிலத்திலயும் நம்ம வேற இடத்துக்கும் வேலையை தேடி போக வேண்டிய கட்டாயத்துக்கு இப்போ தள்ளப்பட்டிருக்கோம். ஆமா உண்மைதான் அதுவும் இந்த corona முடிஞ்ச உடனே நம்ம வீட்டுல இருக்கிறவங்களால எங்கயும் போக முடியலை ஆனா அங்க இருக்க வட ஆஹ் ஹிந்திக்காரங்க வடமாநிலத்தவர்கள் வந்து கூப்பிட்ட உடனே வேலைக்கு போகக்கூடிய சூழல் இருந்ததுனால அவங்க முதல் எல்லாருமே வேலை பார்த்த இடத்துக்கும் சரி புதுசா ஒரு இடத்துக்கோ வேலைக்கு வந்து உடனே அப்படியே போயிட்டாங்க அப்படிங்கையில நம்ம ஆட்கள் இங்க வந்து இங்க இருந்து தமிழ்நாட்டுக்காரங்க மத்த ஊரு மதுரை, திருநெல்வேலி அந்த ஊர்ல இருந்து எல்லாம் போனவங்க திரும்ப போய் வேலை பார்த்த அந்த company யிலயே கேட்கையில இந்த தொழிற்சாலையில போய் கேட்கையில இல்லை அதுக்கு வந்து இப்போதைக்கு ஆள் வந்துடுச்சு அவங்க நல்லாதான் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப வேணாம் தேவைப்பட்டால் கூப்பிடறோம் இல்லை நீங்க வேற இடத்தைப் பாருங்க அப்படின்னு இத்தனை ஒரு அஞ்சு வருஷம் வேலை பார்த்த company அ இதான் தொழிற்சாலை company யா இருந்தாலும் அவங்க அடுத்த நிமிஷமே அனுப்பிச்சுவிட்டது தான் நான் கேள்விப்பட்டேன் இதெல்லாம் எவ்வளவு வருத்தம் தரக்கூடிய விஷயம் தெரியுமா ஆமா உண்மைதான் வருத்தமாதான் இருக்கும் அஞ்சு வருஷமா வேலை பார்த்த company ல இப்ப திடீர்னு அவங்கள் அவங்க எல்லாரும் வந்ததுனால வேணான்னு சொன்னா கஷ்டமாதானே இருக்கும்

உன்னோட கவலை எல்லாம் எனக்கு புரியுது உனக்கும் சீக்கிரமா ஒரு நல்ல company ல அஹ் வேலை கிடைக்கும் நீ கவலைப்படாத சரியா ஹம் சரி நம்புறேன் நம்புவோம்

சீக்கிரமாவே உனக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஹம் கண்டிப்பா

நல்லா இருக்கோம் மலர் நீங்க எப்படி இருக்கீங்க?

ஆமாம் கொடைக்கானல்ல இப்போ ரொம்ப நல்லா இருக்கு climate லாம்

இல்ல இல்ல நா இருக்குறது கொடைக்கானல்ல என்னோட கிராமம் தான் நுழைவாயில் கொடைக்கானலுக்கு அங்கயிருந்து

இங்க சுத்திபாக்கறதுக்கு வந்து இப்ப நிறைய வெளிநாட்டவர்கலருந்து, வெளிமாநிலத்துலருந்து உலகம் முலுவதும்ல இருந்து சுற்றுலா பயணிகள் வந்து வர்றாங்க இங்க கொடைக்கானளோட சிறப்பு என்னனு பாத்தீங்கனா இங்க பன்னண்டு வருஷத்துக்கு ஒரு தடவ பூக்குற குறிஞ்சி மலர் வந்து ப ரொம்ப சிறப்பா இருக்கும் இங்க பன்னண்டு வருஷத்துக்கு ஒரு time மித்தபடி பாத்தீங்கனா இங்க மக்களோட வாழ்வியல்னு பாத்தோம்னா மக்களோட முதன்மையான தொழில் வந்து முதலாவது வந்து வி~ விவசாயம் விவசாயத்த நம்பிதா இங்க பல குடும்பங்கள் வந்து இருக்கு கொடைக்கானல்ல மலை சுற்றியிருக்கிற கிராமங்கள் வந்து மொத்தம் ரெண்டா பிரிகிறாங்க கொடைக்கானல்ல கொடைக்கானலுக்கு மேல உள்ள பகுதி வந்து மேல் கிராமம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மேல்~ மேல்மலை கிராமங்கள் அப்படின்னு பாத்திங்கன்னா பூம்பாரை, மன்னமனூர் இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே வரும் இந்த பூம்பாரை, மன்னமனூர்னா ஒரு படம் சீவலபேரிபாண்டி அப்படின்னு படம் பத்துரிகீங்களா நெப்போலியன் படம் அந்த படத்துல அந்த ஆடு மேச்சுட்டே வருவாங்கள்ளயா

அந்த பகுதிலருந்து கீழவர்றது எல்லாமே கீழ்மலை அந்த அஹ் இடைவுகளுகுள்ள இப்ப இந்த கொடைக்கானல்லருந்து மேல்மலை கிராமங்கல்னு பாத்தா அது கொடைக்கானலருந்து ஒரு முப்பதுலருந்து அம்பது கிலோமீட்டர் வந்து பயணம் செஞ்சுபோகனும் அதே இது கீழ்மலை கிராமங்கள்னு பாத்தீங்கன்னா அதே கொடைக்கானல் பகுதிலலிருந்து கீள்வர்ற பகுதிக்கு வந்து ஒரு பதினஞ்சுலலிருந்து இருவது கிலோமீட்டர் நம்ம பயண செஞ்சா போதுமானது இப்ப இப்ப கீழ்மலைலிருந்து மொத மொத பாத்தீங்கனா தலையாரு அறிவி அப்படின்னு ஒன்னு இருக்கு அது கீழ வத்தலகுண்டுலலிருந்து மேலவரும்போது அந்த அருவிய வந்து பாக்கலாம் அது வந்து ஆசியாவிலேயே தலையாரு அறிவி